recharge recharge பண்ணுங்க வந்து இருக்கு mam அப்போ நீங்க recharge பண்ணியிருக்கிங்களா ஆமா mam சொல்லுங்க அப்படி call வரும் mam அப்டி வரும் நீங்க அந்த number பாத்து வச்சிக்கலாம் mam

சரி mam இனி உங்களுக்கு அந்த மாரி வராது ந chek பண்ணி பாத்துட்டு அத cut பண்ணி விட்டாரே கடியல்லா பைசா போடா முடியாது

பாருங்க successfull காட்டியிருக்கு

அப்டியா எப்போ உங்களுக்கு amount இல்லனு சொல்லுறீங்க recharge அனா உங்களுக்கு amount ஏராளனு சொல்லுறீங்க சரி ந அத பாத்துட்டு எவ்ளோ amount உள்ளது போட்டு விட்டிங்க

அத mam நீங்க என்ன சொல்லுறிங்கன்னா நீங்க அம்பதுரூபா அம்பதுரூபா போடுறதமுதல நிறுத்துங்க உங்களுக்கு offer நேரிய இருக்கு உங்களுக்கு offer நெறைய இருக்கு ஒரு மாசத்துக்கு உள்ளது போடுங்க mam நல்ல அழகா இருக்கும் போடடாலும் உடனே ஏறும் அப்டிலா flannel இருக்கு நீங்க முடிஞ்சதும் அம்பதுரூபா அம்பதுரூபா போடுங்கன உங்களுக்கு ஏறாது mam okay இத முடிஞ்சதும் போட்டுகிற mam உங்களுக்கு உள்ள flannel மட்டும் ந correct சொல்லுற இருபத்தியெட்டு நாட்களுக்கு கொடுத்து இருக்காங்க okay amount வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் இருக்காங்க check பண்ணிட்டு சொல்ற mam இருபத்தியெட்டு நாட்களுக்கு உள்ளது எவ்ளோ தெரியுமா mam மொத்தமே நூத்தி நாற்பத்தி ஒன்பதுருப mam

mam அம்பது ரூபா அம்பதுரூபா நீங்க பாருங்க எத்தனை நாளாகி ஓடும் ஒரு call மட்டும் பண்ணாலும் மே நீங்க வந்து ரெண்டு நாள் இல்ல call பண்ணி தித்தலா அப்டி இல்லனா ஒரு வாரம் அப்டி இல்லனா உங்க இஷ்டம்

இது உங்களுக்கு offer எவ்ளோ call பண்ணுங்க எவ்ளோ video வேண்ணாலும் பண்ணுங்க உங்க பிள்ளைங்க farin இருந்தாங்க அவங்க குட எவ்ளோநேரம் வேணாலும் பேசலாம் பிரச்சனை இல்ல mam அதனலத உங்களுக்கு இந்த offer சொல்லுற நீக்க ஒரு video call போட்டலே அது போயிடு mam ஓ அப்டியே so அதுக்காத சொல்ற

அது போடுவா அப்போ நீங்க தொன்னுத்தியெட்டுரூபா போட்டு அம்பதுரூபா போட்ட லாபமா இருக்குமா mam இதனை அப்டி இல்ல net வந்துரும் call வந்துரும் எல்லாமே வந்துரும் உங்களுக்கு நூத்தி நாற்பத்தி ஒன்பதுருப உள்ளது இது போட்ட உங்களுக்கு நெல்லா benefit இருக்கும்ம அது செரிமா எவ்ளோ நாளாகி அத mam நுதினபதி ஒன்பதுருபைக்கு உள்ளது போடுங்க சரியா mam இதைவிட கொறிச்சின நீங்க சொன்னமாரி ஐம்பது ரூபா தொண்ணுறு ரூபா அந்த offer தா mam இருக்கு mam இதைவிட கோரிஞ்ச offer இல்ல mam இருந்த ந ஏ mam சொல்லாம இருக்க போற வென இந்த மாரி போடுறிங்களா ம என ந இப்போ சொல்றது one. five gb offer கிடைக்கும் அனா ந இன்னொரு offer இருக்கு mam அம்பதுஅறுப இந்த மாரி இருக்கு ம ஆதுஎப்டினஒரு மாசத்துக்கு மொத்தமாவே மூணு ஜி பி அந்தமாரி ம இப்போ இருக்குஅது போதுமாம மூணு மாசத்துக்கு அப்டியா செரிமா உங்களுக்கு இந்த இதே சொல்ற ம ஐம்பதியருபா உள்ளது மூணு ஜி பி உள்ளது கடியால பொய் கேளுங்க சரியாய் ஐம்பதியருபா உள்ளது ம அது வந்து மூணு மாசத்துக்கு முனு ஜி பி தா வரும் mam இதுல ஒரு fenifet கிடையாது mam உங்களுக்கு ஐம்பதியருபைக்குள்ளதா நீக்க ஒரே நல்ல கூட திதல்லம் என call வந்துஇதன call பண்ணனுமு இருக்கும் நுறு call பண்ணனுமு இருக்கும் ஒரு மாசத்துக்கே அதுத நீங்க பண்ண முடியும் அதுவந்து மொத்தமா உங்களுக்கு மூணு gb வரும் அத நீக்க மொத்தமா ஒரே நாள்கூட தித்தல வேற fenifer இத்தல எதுமே கிடையாது அனா வந்துட்டு நீங்க நுதினபத்திஒன்பது போடுங்கனஅதுல பாத்தீங்கன்னா one five gb daily கிடைக்கும் call unlimited வந்து நீங்க எவ்ளோ call வேணாலும் பண்ணிகாலம் ஒரு நாளைக்கி ஆயிரம் call வேணாலும் பண்ணிக்கலாம் அதேமாரி video call பண்ணிக்கலாம் அதே மாறி உங்களுக்கு எவ்ளோ SMS வேணாலும் அனுபிக்கலாம் அந்தமாரி இது உங்களுக்கு போடா நல்ல mam இருக்கும் அத ந உங்களுக்கு சொன்னவேண்ட என்னக்கு net தேவைப்படாது அதனால் எனக்கு இது பொதும் சொல்றிங்க உங்களுக்கு இது okay அது உங்களோட விறுப்பாம் உங்களோட விருப்பம் எங்களுக்கும்

okay mam உங்க பயனுக்கு இப்போதைக்கு எத்தனை தேவ படுத்த artel இல்ல mam உங்க பையன் என்ன mam பன்றாக

ஆஹ் thank you mam அஹ் hello வணக்கம் sir சொல்லுங்க sir government GH hospital என்ன information வேணும்.

இப்போ நீங்க வந்து covid patient அ admit பண்ணனுமா இல்ல வேற ஏதாவது பிரச்சனைய?

ஆஹ் வந்து நமளோட GH hospitals அங்க இருக்க local ல சின்ன சின்ன hospitals எல்லாமே வந்து ரொம்ப வந்து full ஆயிருச்சு

எப்பவே வந்து full அ இருக்கு யாருமே வந்துட்டு எதுமே admission வந்து எடுக்க மாட்டேங்குறாங்க because வந்து எங்க bed இல்ல எதுமே வந்துட்டு ஆஹ் அவங்களுக்கு treatment பண்றதுக்கான oxygen cylinder எதுமே வந்து இல்லாததுனால எல்லாருமே suffer ஆகிட்டு இருகாங்க. So இது வந்துட்டு ஆஹ் உங்க ஏரியாவ நீங்க survey எடுத்துக்கோங்க sir. ஆஹ் first வந்துட்டு ரெம்ப வந்து அவங்க aged persons சா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முதல வந்துட்டு first preference கொடுங்க. அதுக்கு அப்புறம் வந்துட்டு symptoms தெரியுது. ஆஹ் ரெம்ப symptoms தெரியுது அப்படின்னா நீங்க just வந்துட்டு sir.

First of all நீங்க வந்துட்டு, ஆ இதுல வந்துட்டு aged person இருபங்கல்லயா அவங்கள வந்துட்டு ,

இல்ல சார் நீங்க வந்துட்டு நேர கூட்டிட்டு வாங்க சார். சார் இப்போ வந்துட்டு இப்போ உங்களுக்கே தெரியுமலயா கோவிட் admission எல்லாமே வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்படி, இப்போ வந்து heart patient அவங்களுக்கு வந்துட்டு நீங்க ரெம்பவே அவங்கள ரெம்ப ரெம்ப ரெம்ப critical அ இருகாங்க அவங்களுக்கு எதுமே பண்ண முடியாது. இப்போ surcery பண்ணலன்னா அவங்க health ரெம்ப மோசம் ஆயிடும் அப்படிங்குறவுங்க மட்டும்,

Critical condition ல இருக்குற patients எல்லாருமே வந்து முதல்லயே வந்து பாத்து அவங்களோட health அ வந்து அவங்களே அவங்க முன்னாடியே analyis பண்ணி operation பண்ணலாமா இல்ல tablet முதல்லயே வந்து guideline எல்லாம் எடுப்பாங்க, ஓ அப்படி பட்டவுங்களுக்கு நீங்க வந்து personal டாக்டர் வச்சு call பண்ணி அவங்ககிட்ட guidelines கேட்டுக்கலாம்.

social work first குழந்தைகள பாத்துக்கோங்க okay ங்களா அதே மாதிரி அவங்களுக்கு covid attack ஆயிருக்கன்ன கூப்புட்டு வரணும்.

பண்ணிட்டு ஆ இப்படி ஏத்துக்கோங்க,

சென்னையில பூந்தமல்லியா ஆ okay okay, ஆமா அங்க இருந்து நெறைய cases எல்லாம் admit ஆகுறாங்க sir சார், so நீங்க social worker, ஆ நீங்க covid attack ஆன patient ஆ இருந்த நீங்க hospital வர சொல்லுங்க சார் first guideline என்னனாக்க high priority guideline அவங்களால ரெம்ப முடியாளனாக்க வந்து admit பண்ணிபாங்க. admission பண்றதுக்கு இடம் இல்ல அப்படினாக்க, அவங்கள வந்து private hospital க்கு refer பண்ணி அனுப்புச்சு விட்டுருவாங்க, அப்படி இல்ல அவங்களால வந்து manage பண்ணிக்க முடியும் அவங்களோட அந்த. covid ஓட level வந்து ஒரு அளவுக்கு இருக்கு ரெம்ப முடியல அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து prescription வந்து refer பண்ணி அவங்களுக்கு வந்து வீட்டுலயே இருந்து பாக்க சொல்லிட்டு, checkup மட்டும் வர சொல்லலாம். symptoms மட்டும் இருக்கு ஆனா covid இல்ல, maybe வரலாம் அப்படிங்குறவுங்களுக்கு என்ன மாதிரியான precasting எல்லாம் குடுக்கலாம் அந்த மாதிரி guidelines instruction எல்லாம் வச்சு இருப்பாங்க உள்ளேயே, so. அதுக்கு ஏத்த மாதிரி patients அ ஒழுங்கா பாத்துக்கணும். so இது தான் sir இப்போ இவங்களுக்கு sir guidelines. மத்தபடி personal problem இருக்குறவுங்க எல்லாம் personal அ தான் பாத்துக்கணும், இன்னொரு முக்கியமான விஷயம் என்னனாக்க sir வேற ஒரு problem இருக்குறவுங்களுக்கு covid வும் attack ஆகி இருக்கும், ஆ இப்போ heart patient அ இருக்குறவுங்களுக்கு covid attack ஆகி இருக்கும். அது ரெம்ப பெரிய,

அவங்களுக்கு covid attack ஆகிருக்குறது conform ஆகிருச்சுன்னா personal doctor க்கு வந்து நீங்க call பண்ணி கேளுங்க அவங்க proper அ சொன்னாங்கன்னா, இங்க வந்துட்டு அங்க கூட்டிட்டு போயிருங்க, அங்கயே same வந்து covid test டும் எடுத்து covid treatment பன்றாங்கன்ன அங்கேயே பாருங்க. இல்ல அப்படி இல்லன்ன நீங்க எனக்கு, பாத்துட்டு இருக்குற hospital ல வந்துட்டு covid test எடுக்கல அப்படின்னா நீங்க முன்னால பண்ண அந்த operation report எடுத்துட்டு நீங்க வந்துட்டு.

அதுயெல்லாம் பாத்துட்டு அவங்கள வந்து admit பண்ணிக்கோங்க, இதுல வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது, உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் தேவைப்படுத்தா sir? Okay sir guidelines எல்லாம் சரியா follow பண்ணுங்க சார் admission guidelines எல்லாம் covid relactation ஆகுற வர அப்படி தான் இருக்கும் safe அ இருங்க.

அக்கா சொல்லுங்க அக்கா. நான் சும்மா தான் அக்கா இருக்கேன். நீங்க என்ன பண்றீங்க? நீங்களும் அதே தான? ரொம்ப நாள் அச்சுல. ஆஹ் ஆமா. எப்ப பாத்தோம். ஆமா அது என்ன சொல்றது இப்போ தான் january first வந்தமாதிரி இப்பதான் new year யே நம்ம பாத்தமாதிரி இருக்கு. அதுக்குள்ள, இது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு new year வந்துருச்சு. எப்படி போச்சுனே தெரியல. ஓ ஆமான்ல. ஆமா எப்டிலாம் ஓடுதொ தெரியல.

நான்லாம் interview எல்லாம் attend பண்ணிருக்கேன். நான் எங்க போனேன் data entry job தான் க்கா போயிட்டு இருந்தேன். அது அதான் அப்டியே, Side by side பாத்துக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு interview attend பண்ணிட்டு இருந்தேன்.

உம் சரிங் க்கா உம் இந்த வருஷம் என்னன்ன ஹம் எப்பிடியெல்லாம் போச்சு உங்களுக்கு? இந்த வருஷம் எப்படி போச்சு உங்களுக்கு, நல்லா இருந்துச்சா? சுமாராவா சரி. உம் ஆமா. ஆனா இந்த, இந்த இந்த year வந்து release ஆன எல்லா movie யும் super ரா இருன்ச்சு

ஆஹ் யோசிச்சு பாக்காத, ஆஹ் யோசிச்சு பாக்காத படம் எல்லாம் நல்லா hit ஆகிருச்சு. ஆனா இது நல்லா இருக்கும்னு நினச்சு பாத்த படம் எல்லாம் எதுவுமே நல்லாவே இல்ல. அது அதெல்லாம் வந்ததும் தெரியல ஆமா அது வந்ததும் தெரியல, போனதும் தெரியல அப்டி ஒரு படம் இருந்துச்சுனானே எனக்கு தெரியாது, அதான் ஆமா உம் க உப்மா கூட நல்லா இருக்கும் க்கா நீங்கவேற,

ஆமா சூப்பரா இருந்துச்சு. அவளோதான் அதுனாலதான் அவங்களோட பெயர் அதுனால தான் ஹீரோ ஓட பெயர் பழம். ஆஹ் அப்பறம் வந்து, ஏய்வேற ஹம் triple r mov r r r னு சொல்லிட்டு அது இந்த வருஷமா வந்தது? r r r ராம் சரண். ஆஹ் தெரியல ஆனா நான் இந்த வருஷம்தான் பாத்தேன் எப்போ போனே என்னக்கு தெரியாது ஆஹ் அப்பறம் வந்து நல்லா இருந்துது ஆமா நானும் அது சூப்பரா இருக்கும், இல்லஇல்ல ஆனா சூப்பரா இருந்த் சூப்பரா இருக்கும் போலயே? அப்படியா இல்லையே. இல்லையே அக்கா நான் ஆஹ் அதான் சொல்றேன்ல நான் வந்து full ஆ பாக்கல எப்பையாது பொழுது போகல, எல்லாரும் பாத்துட்டு இருப்பாங்க வீட்டுல அப்பவந்து ஒரு ரெண்டு scene, மூணு scene பாக்குறதோட சரி அது ஏன்னே தெரியாது ஆஹ் ஆ அவவந்து ஆஹ் அப்டி பாத்தா நல்லா இருக்காது நம்ம தனியா பாத்தோம்னா நல்லா பார்த்து முடிச்சிடலாம் உம் ஆஹ் உம் அது நான் வீட்டுல தனியா இருக்கும்போது TV ல போட்டுட்டு நாபாட்டுக்கு பாத்துருவேன். ஆமா ஆனா உங்களுக்கு அந்த படம் பிடிக்காதுல என்ன பண்றது? ஆஹ் ஆஹ் நானும் அப்படி தான் பண்ணுவேன் திருச்சிற்றம்பலம் அப்டித்தான் பண்ணேன். திருச்சிற்றம்பலம் எப்படி இருக்குனு சொல்லி ஒரு தரவ பாத்துட்டு அப்பறம் எங்க அம்மா கேட்டாங்களா சரி நாம பாத்துட்டு ஒரு தரவ போட்டுவிடுவோம் அப்படினு சொல்லிட்டு, அப்ப first time பாக்கும்போது சூப்பர்ரா இருந்துச்சு. சரி second time பாக்கும்போது சூப்பர்ரா இருந்துச்சு story வந்து நல்லா இருந்துச்சு. அவங்க அப்பா மேல கோவமா இருப்பாங்கள அந்த scene லாம் நல்லா இருந்துச்சு. கோவமா இருந்த சீன் ஆமா. ஆமா அது என்னமோ உண்மதான். ஆனா எங்க அம்மாக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சுருந்துச்சுனு சொல்லிட்டு இருந்தாங்க.

ஆஹ் எங்க அம்மா வந்து கதை நல்லா இருக்கானு தான் பாப்பாங்க கதை, கதை நல்லா இருக்கானு பாப்பாங்க, பொதுவாவே ஒரு படத்தோ ஆஹ் பொதுவாவே ஒரு படத்தோட கதை நல்லா இருக்கானு பாப்பாங்க. ஆமா அப்பறம் உம் ஆமா ஆமா உம் அப்பறம் சீதா ராமம் பாக்கனும் சொல்லிடு இருந்தாங்க சீதா ராமம் தான் first, first கேட்டாங்க என்கிட்ட நானு, அம்மாதான கேட்டாங்க நான் வேற சரி அம்மாக்கு பிடிக்குமோ என்னனு தெரியல அதுவேற என்ன சொல்றது ஆஹ் ஒருமாதிரி போகுமா கதை அது அம்மாக்கு புரியுமானு தெரியல சரி first திருச்சிற்றம்பழம் போட்டு விட்றுவோம் சொல்லிட்டு திருச்சிற்றம்பழத்த போட்டு விட்டே, திரும்ப அம்மா கேட்டாங்க ஏன்ட்ட எனக்கு சீதா ராமன் பாக்கணும் ஏத்தி குடுன்னு அப்டி சொன்னாங்க இல்ல மா, பொறுமையா இருங்க TV லையே போட்ருவாங்க சொன்னே last பாத்த விஜய் TV ல அஹ் ஆமா போடப்போறாங்க அதும் எங்க அம்மா பாத்துட்டு சொன்னாங்க நீ போட்டுவிடுவன்னு பாத்தா அவன் TV லையே போட்டான்.

அக் அஹ் ஆமா அஹ் சொன்னே நல்லா இருக்கும் மா நீங்க பாருங்க சூப்பரா இருக்கும் படம் அப்பிடி சொன்னே ஓ ஆமா first ல இருந்து பாத்தா நல்லா புரியும்.

ஆமா. உம் உம் அதான் under rated படத்த overrated அ ஆக்குறமாதிரி சொல்லுவாங்க . உம் ஆஹ் இந்த வருஷம் தான இது release ஆச்சு விக்ரம் படம் release ஆச்சு. விக்ரம் படம் சூப்பரா இருந்துது பாத்தீங்களா? அ ஆமா அந்த, அது நா என்ன பண்ணேன்னா one time வந்து அஹ் ஆஹ் எனக்கு வந்து என்ன விட்டுட்டு எங்க வீட்டுல எல்லாரும் ஊருக்கு போனாங்க பாத்துட்டு வந்துட்டாங்க. theater போய் so ஆஹ் ஆமா. எர் எங்க family ல போவாங்க ஆனா என்ன விட்டு போனாதான் என்னக்கு கோவமா வரும். ஆஹ் நாங்க போனா குடுப்பதோடதான் போவோம் இல்ல தனியா எல்லா போகமாட்டோம். அப்பதான்

யாராவது ஆஹ் cousins ஆமா ஆமா. ஆமா ஆமா.

உம் அ ஒரு ஒரு நாள் வரும் போலாம் அதுல்லாம். வரும், வரும் வரும் பொறுமையா இருக்கனும்அதுக்கு சரி நான் சொல்றேன் இருங்க.

ஆஹ் எங்க வீட்டுல என்ன விட்டுட்டு போய்ட்டு வந்துட்டாங்கல்ல. அதுனால கோவத்துல நான் பேசமா இருந்துகிட்டேன். அதுக்கப்பறம் வந்து யே யேன் யேன் கோவத்துல நான் பேசவே இல்ல பேசாம இருந்துட்டேன். எதுவுமே கேக்கவும் இல்ல யார்டையுமே. அப்பறம் என்னோட் எங்க TV இருக்குல TV ல வந்து wifi connect பண்ணேன். Connect பண்ணி hotstar ல யாரோட account இருக்குதுனு பாத்தேன். ஆஹ் இது hotstar ல OTT ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்போ. ஆமா release பண்ணிட்டாங்களா அதனால அப்போ வந்து எங்க அண்ணனோட account அதுல இருந்துச்சு என்னோடது இல்ல. என்னோடதுல வந்து அத subscribe பண்ண பண்ணி வச்சுருப்பேன் ஆஹ் Subscription வந்து என்கிட்ட இல்ல எங்க அண்ணன்ட்ட இருந்துச்சா சரினு சொல்லிட்டு,

உம் நல்லா ஆனா ஆனா எங்க அம்மா வந்து ஒன்னொன்னும் கேட்டுகிட்டே இருந்தாங்க ஒன்னுமே புரியல, ஒன்னுமே புரியல சொல்லிட்டு. அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு first, first ல இருந்து பாத்தா தான் மா புரியும் அப்டினு சொல்லிட்டேன்.

ஆஹ் ஆமா. உம் உங்களுக்கு புரிஞ்சுச்சா, நல்லா இருந்துச்சா?

Interest தெரியல ஆஹ் எனக்கு வந்து first வந்து ஆஹ் நான் first வந்து எதிர்பாத்து எல்லாம இல்ல, எப்படா வரும் அந்தமாதிரி எல்லாமே தோனல. ஆனா வந்ததுக்கு அப்பறம் எல்லாரும் பாத்துட்டு நல்ல இருக்கு, நல்லா இருக்குனு சொன்னாங்களா அப்டி என்னதான் நல்லா இருக்குனு சொல்லிட்டு பாத்தேன். ஆனஅடிக்கடி பாக்குற அளவுக்கு இப்டி இருக்கும்னு நினைக்கல. எனக்கு திரும்ப எப்பதான் பாப்போம்னு தான் இருக்குது.

அஹ் ஆமா. ஆஹ் வேற எந்தப்ப எந்த movie இப்ப release ஆச்சு? இந்தமாதிரி gangster, gangster movie நல்லா fights பண்றமாதிரி movie எல்லாம் இந்த வருஷம் கொஞ்சம் release ஆச்சு. அஹ் இது விக்ரம், அதுக்கப்பறம் KGF two புஷ் புஷ்ப, புஷ்பா இந்து இந்த வருஷம் இல்லையே அக்கா. இல்ல போன வருஷம் release ஆச்சு. ஆஹ் அப்பனா, அப்பனா அது போனவருஷ, இல்ல போன வருஷம் போன வருஷம் தான் release ஆச்சு. போன வருஷம் தான் release ஆச்சு புஷ்பா ஆமா ஆமா, ஆமா இந்த இந்தமாதிரி time ல வந்தது.

ஆமா நானும் அந்த time ல பாத்தேன். அதேமாதிரி last உ போன வருஷம், ஆமா அக்கா ஆனா எதுவுமே அவலோக்கா நல்லா இருக்க மாட்டிக்கிது. அ எதுவுமே நல்லா இல்ல அவ்வளவா. டான், டான் பாத்தேன். டான் இந்த இந்த year ல தான் release ஆச்சு. டான் ஆஹ் இந்த year தான release ஆச்சு அது ஒரு அளவு நல்லா இருந்தது. நல்ல movie ஆமா second half வந்து ஆஹ் ஆமா ஆ sentiment நல்லா இருந்தது, அதெல்லா உம் எங்க அம்மா அ இ, அதும் வந்து எங்க அம்மாக்கூட தான் போனேன் நானு . அந்த movie பாக்கவும் அம்மா கூடத்தான் போனேன் theater க்கு ஆமாஅந்த movie எங்க அம்மா, அம்மா தான் சரி வாங்க போயிட்டு வருவோம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாங்க. எங்க அம்மாக்கு பிடிச்சிருந்ததுனால அதனால கூட்டி போன்னாங்க. இல்லைனா வந்து ஆம்மா நான் எங்க அம்மாவ தனியா விட்டு, நான் தனியா வந்து உக்காந்துக்கிட்டேன் ஆஹ் ஒ இப்டி தான் ஒரு தடவ ஆஹ் இப்ப தான் எங்க அம்மா எதாவது நல்லா scene இருந்தா பாத்துப்பாங்க இப்ப திமான நல்ல scene இருந்தா பாத்துருப்பாங்க பாத்துடே உக்காந்துட்டு இருந்துருப்பாங்க, இல்லைனா தூங்கிருவாங்க. இப்படித்தான் மான் காராதே movie release அச்சுல ஆஹ் அப்போ அப்ப வந்து எங்க அம்மா எல்லாரும் family எல்லாருமே போயிருந்தோம் அப்போ, ஆஹ் theater ல பாதியே எங்க family தான் இருக்கும். அதாவது அது வந்து ஒரு ரெண்டு வாரம் ஆனது அப்பறம் தான் நாங்க போனோம். போனோமா ஆமா எங்க family தான் முக்காவாசி இருந்தவங்க. ஆஹ் So எங்க அம்மா சரி கத நல்லா போயிட்டு இருக்குனு சொல்லிட்டு நாங்க எல்லாம் நல்லா பாத்துட்டு இருந்தோம், அப்ப வந்து நான் சின்ன பொன்னு கொஞ்சம் ஏய் எங்க அம்மா வந்துட்டு என்னடா பன்றாங்கன்னு வந்து எழுந்துருச்சு போய் பாத்தா எங்க அம்மா வந்து தூங்கிட்டாங்க ஏய் ஆஹ் அதான் தெரியல. அவளோ, அவளோ ஆஹ் அவளோ அவளோ speaker sound லகேக்குது, அதுலெல்லாம் எங்க அம்மா தூங்கிட்டாங்க, இது எங்க எர் பெரியம்மாவும், எங்க பெரியம்மாவும் அம்மாவும் ஒன்னாதான் உக்காந்து பாத்துட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே தூங்கிட்டாங்க. இதுதான் சொன்னேன் இதுக்கு எதுக்குமா ஆஹ் அதான் எங்க அம்மா வெளியவந்துட்டு படமா இது, தூங்குற மாதிரி படம் எடுத்து வச்சுருக்காங்க அப்டினு சொல்லிட்டாங்க நல்லாதனமா இருந்தது. நல்லா தான இருந்துது, நீங்க பாக்கல மா அப்டினு சொன்னேன் நானு. ஆஹ் சிரிக்கிற அளவுக்கு நல்லா இருந்தது எங்க அம்மாக்கு தூக்கம் வந்துருச்சு தூங்கிட்டாங்க அதனாலதா ஆமா நான் என்ன பண்றது நானா கூட்டி போனேன் வீட்டுல எங்க என்னோட sister இந்தமாதிரி எல்லாருமே கூட்டி போன்னாங்க சரி போவோம்னு சொல்லிட்டு நானும் கூட போனேன், அவளோ தான் நான்லாம் கூட்டிட்டு போகமாட்டேன்பா. நான் கூட்டிட்டு போற அளவுக்கு பெரிய பொண்ணெல்லாம் இல்ல.

உம் உம் நான் சின்ன பொண்ணு தான்.

சரிங்க அக்கா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உம் சும்மாதான் உக்காந்து இருக்கீங்களா? உம் இல்ல, இல்ல இப்பதான் இப்ப என்ன பண்றீங்க கேக்குறேன். ஆம்மா, நம்ம கதையே ஒரு கதையா எடுக்கலாம். ஆஹ் நீங்க யாருனு கேப்பாங்க. நீங்க என்ன சாதிச்சீங்க? ஏதுக்காக சரி, சரி சாதிப்போம் சாதிப்போம் சாதிப்போம் சாதிப்போம். உம் பாப்போம் உம் ஆஹ் bye க்கா உம் bye hello ஆஹ் hello

இது ஆஹ் சொல்லுங்க ma'am இது வந்து kio customer service தான் உங்களுக்கு எந்த மாதிரியான help தேவைப்படுது ஆஹ் okay ma'am எங்க~ எங்க dish ல ஒரு வாரமா channels தெரியவே இல்லை okay

ஆமா நாங்க அதுக்கு ஒரு வாரமா உங்களுக்கு try பண்றோம் நீங்க call attend பண்ணவே இல்லை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 எங்களுக்கு வந்து call attend பண்ண முடியாத situation ma'am ஆஹ் அதுக்கு வந்து நாங்க sorry கேட்டுக்குறோம் ma'am ஆஹ் இப்ப வந்து உங்களுக்கு எவ்வளவு நாளா நீங்க இந்த problem ஆ face பண்ணிட்டு இருக்கீங்க ma'am